லிப்ரியாஃபிஸ் கால்க் - தரவு கையாளலின் அடிப்படை குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இதில நாம் கற்கபோவது சூத்திரங்களின் அடிப்படைக்கு அறிமுகம்
பத்திகளால் அடுக்குதல்
தரவை வடிகட்டுதலின் அடிப்படை இங்கே உபுன்டு லீனக்ஸ் பதிப்பு 1004 ஐ இயங்குதளம்
மற்றும் லிப்ரியாஃபிஸ் சூட் வெர்ஷன் 334 லிப்ரியாஃபிஸ் கால்க் இல் பயன்படுத்தப்படும் அடிப்படை சூத்திரங்களுடன் இந்த டியூட்டோரியல் ஐ துவக்கலாம்
சூத்திரங்கள் ஒரு விடையை காண பல எண்களையும் வேரியபிள் களையும் கொண்ட சமன்பாடு
சமன்பாட்டை பூர்த்தி செய்ய வேரியபிள் கள் செல் இடங்களில் தரவை கொண்டு இருக்கின்றன
அடிப்படை கணித செயல்கள் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் ஆகியன
முதலில் நாம் நம் personal finance trackerஒட்ஸ் பைல் ஐ திறக்கலாம்
பெர்சனல் பைனான்ஸ் trackerஒட்ஸ் பைல் இல் நாம் எப்படி கோஸ்ட் தலைப்பில் உள்ள எல்லா செலவையும் கூட்டுவது என்று காணலாம்
மிஸ்செலேனியஸ் இன் கீழ் இன்னொரு தலைப்பை சும் டோட்டல் என கொடுக்கலாம்
ஆ8 செல் இல் சொடுக்கி வரிசை எண் 7 என தரலாம்
இப்போது மொத்த செலவை காட்ட வேண்டிய சி8 செல் ஐ சொடுக்குவோம்
எல்லா செலவையும் கூட்ட நாம் இதை டைப் செய்வோம் இஸ் எக்குவல் டோ சும் மேலும் அடைப்புக்குறிகளுக்குள் கூட்ட வேண்டிய பத்திகளின் வீச்சை அதாவது சி3 கோலோன் சி7 என எழுதுவோம்
Enter விசையை அழுத்தவும்
கோஸ்ட் இன் கீழுள்ள எல்லாம் கூட்டப்பட்டதை காணலாம்
இப்போது கால்க் இல் கழித்தல் செய்வோம்
ஹவுஸ் ரென்ட் எலக்ட்ரிசிட்டி பில் செலவு நீங்கலாக எவ்வளவு என்று ஆ9 குறிக்கும் செல்லில் காண ஆ9 செல் ஐ முதலில் சொடுக்குவோம்
இப்போது இந்த செல் இல் டைப் செய்வோம் இஸ் எக்குவல் டோ மற்றும் அடைப்புக்குறிகளுக்குள் செல்களின் குறிப்பை அதாவது சி3 மைனஸ் சி4
Enter விசையை அழுத்தவும்
நாம் குறிப்பிட்ட இரண்டு செல் களின் மதிப்பு கழிக்கப்பட்டு விடை செல் எண் ஆ9 இல் காட்டப்படுவதை காணலாம்
மாற்றங்களை செயல் நீக்குவோம்
இதே போல பல வேறு செல் களில் தரவு பெருக்கப்படலாம் அல்லது வகுக்கப்படலாம்
இன்னொரு அடிப்படை செயல் எண்களின் சராசரியான அவரேஜ் காணல்
இது எப்படி செய்யப்படுகிறது என்று பார்க்கலாம்
சும் டோட்டல் செல் க்கு கீழே அவரேஜ் என தலைப்பு கொடுக்கலாம்
இங்கே மொத்த செலவின் சராசரியை காட்ட வேண்டும்
ஆகவே சி9 செல் இல் சொடுக்கலாம்
டைப் செய்கis எக்குவல் டோ அவரேஜ் மற்றும் அடைப்புக்குறிகளுக்குள் கோஸ்ட் விசைப்பலகையில் Enter விசையை அழுத்தவும்
நீங்கள் கோஸ்ட் பத்தியின் சராசரி காட்டப்படுவதை காணலாம்
மாற்றங்களை செயல் நீக்குவோம்
அதேபோல நீங்கள் ஒரு கிடைமட்ட வரியில் உள்ளவற்றின் சராசரியையும் காணலாம்
மேலும் சூத்திரங்கள் மற்றும் ஆப்பரேட்டர் கள் குறித்து மேல்மட்ட டியூட்டோரியல் களில் காண்போம்
இப்போது கால்க் ஸ்ப்ரெட்ஷீட்
இல் எப்படி தரவை சோர்ட் செய்வது என்று பார்க்கலாம்
சோர்ட்டிங் என்னும் அடுக்குதல் ஷீட் இல் தெரிகின்ற செல்களை எந்த விருப்பமான வழியிலும் அமைக்கிறது
சிஏஎல் இல் நீங்கள் தரவை மூன்று விதிகள் வரை பயன்படுத்தி அடுக்கலாம் அவை ஒன்றன் பின் ஒன்றாக செயல் படுத்தப்படும்
ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நீங்கள் தேடும்போது இது மிகவும் பயனாகும்
மேலும் நீங்கள் தரவை முன்னால் வடிகட்டிவிட்டால் இன்னும் சக்தி வாய்ந்ததாகும்
கோஸ்ட்ஸ் தலைப்பில் மேல்நோக்கு வரிசையில் தரவை அடுக்க வேண்டும் என்று கொள்வோம்
முதலில் கோஸ்ட் என்னும் செல் இல் சொடுக்கி அடுக்க வேண்டிய செல்களை முன்னிலை படுத்தலாம்
இப்போது இடது சொடுக்கி பட்டன் ஐ அழுத்திக்கொண்டு பத்தியில் 2000 என்று சொல்லும் கடைசி செல் வரை இழுக்கவும்
இது நாம் அடுக்க வேண்டிய பத்தியை தேர்ந்தெடுக்கிறது
இப்போது மேனு பார் இல் டேட்டா தேர்வு iமீது சொடுக்கி பின் சோர்ட் மீது சொடுக்கவும்
அடுத்து கரண்ட் செலக்ஷன் ஐ தேர்ந்தெடுக்கவும்
நீங்கள் ஒரு உரையாடல் பெட்டி தோன்றுவதை காணலாம்
அதில் கீற்றுகள் சோர்ட் கிரைட்டீரியா மற்றும் ஆப்ஷன்ஸ் என உள்ளன
சோர்ட் கிரைட்டீரியா கீற்றில் சோர்ட் பை புலத்தில் கோஸ்ட் ஐ சொடுக்கவும்
கோஸ்ட் ஐ ஏறு வரிசையில் அடுக்க அதை அடுத்துள்ல அசெண்டிங் தேர்வை சொடுக்கவும்
இப்போது ஒக் ஐ சொடுக்கவும்
நீங்கள் பத்தி ஏறுவரிசையில் அடுக்கப்பட்டதை கண்டீர்கள்
அதேபோல இறங்கு வரிசைக்கு டிசெண்டிங் பின் ஒக் பட்டன் ஐ சொடுக்கவும்
மாற்றங்களை செயல் நீக்குவோம்
பல பத்திகளை அடுக்க முதலில் அவற்றை தேர்ந்தெடுத்துவிட்டு பின் சோர்ட் தேர்வுகளை அமைக்க வேண்டும்
சீரியல் நம்பர்ஸ் மற்றும் கோஸ்ட் இரண்டையும் அடுக்க வேண்டுமெனில் முன் செய்தது போல இந்த இரண்டையும் தேர்ந்தெடுக்க வேண்டும்
இப்போது மேனு பார் இல் டேட்டா தேர்வில் சொடுக்கி பின் சோர்ட் மீது சொடுக்க வேண்டும்
தோன்றும் உரையாடல் பெட்டியில் முதலில் சோர்ட் பை புலத்தில் கோஸ்ட் ஐ தேர்ந்தெடுக்கவும்
பின் தேன் பை புலத்தில் ஸ்ன் ஐ தேர்ந்தெடுக்கவும்
இரண்டின் அருகிலும் இருக்கும் டிசெண்டிங் தேர்வை சொடுக்கி ஒக் பட்டன் ஐ சொடுக்கவும்
நீங்கள் இரண்டு தலைப்புகளில் கீழிறங்கும் வரிசையில் எல்லாம் அடுக்கப்படுவதை காண்கிறீர்கள்
மாற்றங்களை செயல் நீக்குவோம் இப்போது லிப்ரியாஃபிஸ் கால்க் இல் எப்படி தரவை வடிகட்டுவது என்று காணலாம்
ஒரு வடிப்பி என்பது ஒரு நிபந்தனை பட்டியல் அதை ஒவ்வொரு உள்ளீடும் காட்டப்படும் முன் சந்திக்க வேண்டும்
ஸ்ப்ரெட்ஷீட் இல் வடிப்பி செயலை காட்ட நாம் ஐட்டம் என் பெயரிட்ட செல்லில் சொடுக்குவோம்
இப்போது மேனு பார் இல் டேட்டா தேர்வையும் பின் பில்ட்டர் ஐயும் சொடுக்குவோம்
துள்ளும் மெனுவில் ஆட்டோஃபில்ட்டர் தேர்வை சொடுக்குவோம்
நீங்கள் தலைப்புகளில் அம்புக்குறிகள் தோன்றுவதை காணலாம்
ஐட்டம் என் பெயரிட்ட செல்லில் அம்புக்குறியை சொடுக்குவோம்
இப்போது நீங்கள் எலக்ட்ரிசிட்டி பில் தொடர்பான தரவை மட்டும் காட்ட விரும்பினால்
எலக்ட்ரிசிட்டி பில் தேர்வில் சொடுக்கவும்
நீங்கள் ஷீட் இல் எலக்ட்ரிசிட்டி பில் தொடர்பான தரவு மட்டும் காட்டப்படுவதை காணலாம்
மற்ற தேர்வுகள் வடிக்கட்டப்பட்டு விட்டன
மீண்டும் எல்லா தரவுகளையும் காண ஐட்டம் செல் இல் உள்ள அம்புக்குறியை சொடுக்கி ஆல் மீது சொடுக்கவும்
இப்போது முன்னால் எழுதிய எல்லாத்தரவுகளையும் காண முடிகிறது
ஆட்டோஃபில்ட்டர் தவிர இன்னும் இரண்டு தேர்வுகள் உள்ளன
அவை ஸ்டாண்டார்ட் பில்ட்டர் மற்றும் அட்வான்ஸ்ட் பில்ட்டர் இவற்றைக்குறித்து இந்த தொடரில் பின்னால் பார்க்கலாம்
இத்துடன் லிப்ரியாஃபிஸ் கால்க் மீதான இந்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் முடிகிறது
சுருங்கச்சொல்ல நாம் கற்றது சூத்திரங்களின் அடிப்படைக்கு அறிமுகம் பத்திகளாக அடுக்குவது தரவை பில்டர் செய்வது
கீழ் வரும் தொடுப்பில் உள்ள விடியோவை காணவும்
இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் புரொஜெக்ட் ஐ சுருக்கமாக சொல்லுகிறது
உங்கள் இணைப்பு வேகமாக இல்லை எனில் அதை தரவிறக்கி காணுங்கள்
ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு spoken டியூட்டோரியல் களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது
இணையத்தில் பரிட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது
மேலும் அதிக தகவல்களுக்கு எம்மை தொடர்பு கொள்ளவும்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
மேற்கொண்டு விவரங்கள் எங்கள் வலைத்தளத்தில் கிடைக்கும்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
நன்றி